ஆமா, நான் மட்டும்தான் வருவேன். எங்க வீட்டுல எல்லாருக்கும் வேலை இருக்கு. அதனால, அவங்கவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நான் வந்துருவேன் ஆஹ் சரி, கூட்டிட்டு வர்றேன் என்னோட தங்கச்சியை கூட்டிட்டு நானும் வர்றேன். நாளைக்கு, நம்ம jolly ஆ இருக்கலாம் நிறைய photos எடுக்கலாம், videos பண்ணலாம். சரி நம்ம college அ பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம college போனா நல்ல fun ஆ இருக்கும் இல்ல? நம்மளுக்கு leave இருக்கற நாளை விட college இருக்குற நாள் தான் jolly ஆ இருக்கு ஆமா, நம்ம எல்லாம் gang சேர்ந்தாலே நம்மளை வந்து பிரிச்சுவிடுறதுக்கே, ஒருத்தவங்க சுத்திட்டு இருப்பாங்க நம்ம class அ cut அடிக்கிறோமா இல்லையா? class ல இருக்கோமா கவனிக்கிறோமா பார்க்க நம்ம பின்னாடியே சுத்த வேண்டியதா இருக்கு. teachers க்கு எல்லாம் வேலையா இருக்கு.

ஆமா, இதோட இவள் மட்டும் இல்லை இவள் இல்லாம மூணு பேரோ, நாலு பேரோ, சேர்ந்துதான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க அஹ் நல்லா jolly ஆ இருக்கு ஒரு மணி நேரம் இருக்கு நம்ம இங்க இருந்து college போறதுக்கு, நிறைய பண்ணலாம் ஆனா, நம்ம பண்ணுவோமா? நம்ம வந்து phone நோண்டிட்டு, பாட்டு கேட்டுட்டு jolly ஆ பேசிட்டு, அப்படித்தான் போயிட்டிருக்கோம். உனக்கு எப்படி இருக்கு. அதுவும் ஒரு நல்ல experience மாதிரிதான். இனிமேலும், நம்மளுக்கு கிடைக்கிற time வந்து full அ use பண்ணிக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு ஆமா, போறேன். நீயும் வா தீபிகா மூணார் கூட்டிட்டு போறாங்களாம். அங்க சுத்தி பாக்க நெறைய இடம் இருக்கு. நாம எல்லாம் சேந்து போய் நல்லா enjoy பண்ணலாம் கண்டிப்பா அதுக்குதான் எப்பவும் இனிமேல்தான், அவங்ககிட்டயும் பேசணும் நம்ம எல்லாம் சேர்ந்து வரோம்ன்னு சொன்னாதான், அடுத்தடுத்து அவங்களையும் வரச்சொல்ல முடியும். இப்போத்திக்கு வந்து குத்து மதிப்பா சொல்லிருக்காங்க ஆஹ் உறுதியா எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு இனிமேல் சொல்றேன் இனி வரக்கூடிய நாட்களிலே full ஆ சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ எவ்வளவா இருந்தாலும் வருவேல்ல? அப்ப நம்ம friends சையும் சமாதானப்படுத்தி ஏதாவது பேசி நம்ம வந்து brainwash பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். அங்க வந்து milkshake நல்லா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உனக்கு எது பிடிக்கும்? நீ மட்டும்தான் வெயில் அடிச்சாலும், மழை அடிச்சாலும், பனி அடிச்சாலும், ice cream மட்டும் சாப்பிடற. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. வேற என்ன கொள்கைகள்லாம் வெச்சுருக்க இது மாதிரி? இதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்க? நான் வந்து, எங்காவது tour போலான்னு இருக்கேன். அதாவது college tour இல்லாம ஆஹ் personal ஆ family கூட நல்லா time spend பண்ணி enjoy பண்ணனும் அதெல்லாம் நிறையவே இருக்கு. உனக்கு? அஹ் அதெல்லாம் போயிடுவோம். daily கோயிலுக்குப் போவோம். போய் சாமி கும்பிட்டு, விளக்கேத்திட்டு வந்திருவோம். நீ daily கோயிலுக்கு போற பழ~ பழக்கம் இருக்காதா?

ஏ சரி அம்மா அப்பாலாம் நல்ல இருக்காங்களா?

ஆமா. அவ இப்போ தான் வந்து twelfth படிச்சிட்டிருக்கா அவளோட aim இப்போதைக்கு, twelfth முடிக்கிறதாக அவளோட aim அது முடிச்சிட்டாதான் அடுத்து plan பண்ணணும் உன்னோட அண்ணாக்கு work எல்லாம் நல்லா போகுதா? அண்ணாலா அடிக்கடி பேசறாங்களா phone பண்ணி? இல்ல நீயா phone பண்ணாதா பேசுவாங்களா

வேலைல tension ஆ இருக்காங்களா? என்ன work பார்த்திட்டிருக்காங்க பெங்களூர்ல

இதுக்கப்புறம் வேலைக்கு போவியா? இல்ல மேல படிக்கப் போறியா? ஏன் படிக்கற idea இல்லயா உனக்கு? இல்ல இல்ல. நான்லாம் படிக்கிறதா இல்ல நான் படிச்சாலும் வேலை பார்த்துட்டே படிச்சுக்குவேன்.

business பண்ற interest ன்னு இல்லை. ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கிற interest நிறைய இருக்கு கண்டிப்பா, இப்பதான் placement லாம் ஆரம்பிச்சிருக்காங்க college ல நம்ம சேர்ந்து ஒரே company லயே வேலை வாங்கிருவோம் ஒரு நல்ல company ல place ஆகணும்ன்னா நமக்கு பேச்சுத்திறமை வேணும். வேற என்ன வேணும்? மத்தவங்களை பேசி, சமாதானப்படுத்துற அளவுக்கு, திறமை வேணும். அது இல்லாம, அஹ் leadership skills வேணும் அவ்வளவுதான். basic ஆ அதைப் பத்தி ஒரு அஹ்

ஆமா, attend பண்ணிட்டுதான் இருக்கேன். training லாம் நிறைய கொடுக்குறாங்க, ரொம்ப உதவியா இருக்கு எனக்கு வந்து aptittude அது மாதிரி நிறைய அவங்க வந்து என்ன மாதிரி questions கேட்பாங்க எந்த மாதிரி interview பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய கேட்கறா~ கேட்கறாங்களா அதனாலதான், அதுக்கு ஏத்~ ஏத்த மாதிரி training கொடுத்துட்டிருக்காங்க தெரியும் நீ வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. நீ வந்தா உனக்கும் useful ஆ இருக்கும். கண்டிப்பா, வந்தினா உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். school life super jolly யா இருக்கும். நம்ம நினைச்சதை பண்ணலாம், யாரும் நம்மள தடுக்குறதுக்கு இல்ல அது ஒரு விதத்துல நல்லா இருந்துச்சு. school life ஆ college life ஆன்னு பாத்தா school life தான் நல்லாருக்கு பிடிக்கலைன்னு சொல்லமுடியாது. இதை விட அது நல்லா இருந்துச்சு. நம்மளோட friends set உ அதெல்லாமே வந்து அங்கதான் வந்து, தொடர்ந்துச்சு அதனால வந்து school life நல்லாருக்கும். college அ விட. அதே மாதிரி நம்ம வந்து school ல இருக்கும்போது, colleges நல்லாருக்கும்னு சொல்லுவோம். அதே நம்ம college வந்தாதான் தெரியும் school life தான் நல்லா இருக்கும், அப்படின்னு. உனக்கும் அப்படித்தானா

ஆமா school ல அப்படின்னா ஒருத்தரோட control க்கு கீழையே இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் தெரியாது எனக்கு வந்து எப்பவுமே school life தான் best உ ஏன்னா, அது ரொம்ப நல்லாருந்துச்சு அது வந்து ஒரு கனவு வாழ்க்கை மாதிரி.

கண்டிப்பா, நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இன்னொருத்தருக்கு கத்துக்குடுக்க, கத்துக்குடுக்கதான் நம்மகிட்ட இருக்கிற அறிவு வந்து வளரும்னு சொல்லுவாங்க. அதனால நான் எல்லாத்துக்குமே கேட்கிறவங்களுக்கு எல்லாருமே கத்துக் குடுத்திருவேன். நீ school life ல நிறைய கத்துக்கிட்டியா? இல்ல college life ல நிறைய கத்துக்கிட்டியா? உனக்கு எது பிடிச்சிருக்கு? அதே மாதிரி எனக்கு படிப்பை விட சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும்

நான்லாம் யூடியூப் open பண்ணா கூட food food videos தான் பாப்பே அந்தளவுக்கு foodie

ஆஹ் ஒரு அளவுக்கு நல்லான்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சமைப்பேன். ஆஹ் அதெல்லாம், அவங்களே என்கிட்ட கேட்பாங்க, நீ செஞ்சு கொடு. நாங்க சாப்பிடுறோம் அப்படின்ட்டு இல்லை இல்லை. அவளே அவ வந்து, இப்பதான் twelfth படிக்கிறா அவ college வந்தவுடனே அவளும் கத்துப்பா உன்னோட best friend யாரு? relative லாம்

எனக்கு வந்து என்னோட best friend வந்து என்னோட school ல தான் கிடைச்சா.

எங்க வீட்டுக்கு relatives எல்லாம் வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். jolly ஆ பேசுவேன். அப்புறம் வந்து, வெளிய கூட்டிட்டு போய் time spend பண்ணுவேன். நிறையா ஊர் சுத்தி பாக்கலாம். நாங்க அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, நல்லா பாத்துக்கணும் அது மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நீ என்ன பண்ணுவ? என்ன எல்லா வேலையும் உனக்கே கொடுத்துடுறாங்கன்னா? அப்ப வீட்ல சும்மா இருக்கும்போது வேலையே செய்ய மாட்டயா உங்க வீட்ல அம்மா, அப்பாதான் எல்லாம் செய்வாங்களா? உங்க அண்ணன் இருந்தா நீ உங்க அண்ணா தலையிலே, எல்லா வேலையும் கட்டி இருப்பேல்லே? நீ வேணா உங்க அண்ணாவா வேணா வர சொல்லிடு நீ அங்கே போயிடு ஆஹ் ஏன்னா, உனக்கு இன்னொரு வேலை சொல்லுவாங்க. அதனால நீ போக மாட்ட நம்ம வீட்டுல இருக்கிறதும் ஒரு தனி சுகம்தான். நம்மளுக்கு எங்க leave விடுறாங்க, leave விடுற நாள்தான், placement class வைச்சிடுறாங்க. அப்படியே, அதை மீறி leave வந்தாலும் internship போவேன் நீ என்ன பண்ணுவ leave நாளெல்லாம்?

ஆக மொத்தம் எல்லா channel லயும் TV channel serial பாக்குற நீ? அம்மா பாக்கறதுனால நீ பாக்கறியா? இல்ல நீ பாக்கறதுனால அம்மா பாக்கறாங்களா? அது காரணமா வச்சுட்டு, நீயும் பாத்திருவ?

அப்போ ஒரு நாள் உங்களுக்காக leave போட்டுட்டு வர சொல்லு. எங்க எங்க நம்ம ஊரு நீங்க இங்க நம்ம ஊர்ல திருவிழா வேற நடக்கும். கண்டிப்பா உங்க அண்ணாவை வரச் சொல்லு. நீ ஒரு தடவ சொல்லிப்பாரு வரப்போறாங்க. நீ கேட்டுட்டு வராம இருப்பாங்களா? இப்ப அதுக்கு முன்னாடி வர plan இல்ல. சரி பரவால்ல இன்னும் அதுக்கு கொஞ்சம் wait பண்ணனும் போல ஐயோ, நானாவது பேய் படம் பாக்கிறதாவது எனக்கு பேயின்னா ரொம்ப பயம் நீ அது மாதிரி படம் எல்லாம் நிறைய பார்ப்பியா? ஆமா எனக்கு ரொம்ப பயம். அப்படியா? நீ உன் family கூட இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவ? நீ இது வரைக்கும் family கூட tour லாம் போயிருக்கியா?

அது எல்லாமே ஒரு நியாபகங்கள் தான் எனக்கு எப்பவுமே friends தான். friends ஆ family யானா, friends கூட first போறதுக்கு jolly ஆ இருக்கும். நம்ம family கூட போகணும்னா ஒரு control கீழேயே இருக்கணும். நம்ம நினைச்சதை பண்ண முடியாது. அதனால என் friends கூட போறது தான் பிடிக்கும். இருக்கும் ஆனா friends கூட இருக்கும்போது, நம்மளுக்கு எதுவும் தெரிஞ்சிக்காது. அவ்வளவுக்கா

கண்டிப்பா சொல்லிதர்றேன், நாளைலிருந்து சொல்லித் தந்திடறேன் கவலையேப்படாத நான் இருக்கேன்ல கண்டிப்பா சொல்லித்தந்துருவேன்.

அதெல்லாமே பண்ணிக்கலாம். நானும் இப்பதான் படிச்சேன் இப்பதான் நான் ஆரம்பிச்சேன். எனக்கும் எதுவும் தெரியாது. இப்ப ஆரம்பிச்சு இப்ப நல்லா போயிட்டு இருக்கு ஆகாது ஆகாது எதுவும் வராது.

சரி okay தீபி எனக்கு, எங்கப்பா call பண்றாங்க, நாளைக்கு call பண்றேன் நான் திருப்பியும்.

நல்லா இருக்கும். பார்க்க அழகா இருக்கும். அது மட்டும் தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா வந்து ஒவ்வொரு பூவ பத்தியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒருத்தவங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதனால, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பூ என்~எப்படி இருக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து first பாக்க போறது என்னன்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ வந்து, செம்பருத்தி இல்லனா செவ்வரத்தி அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. இது வந்து இந்தியா இந்தியாவிலும் இலங்கையிலும் அதிகமா வளர்ந்து வரும் இனம் அப்படின் ஆஹ் வளர்ந்து வரும். அப்புறம் வந்து இந்த இந்த செம்பருத்தி பூ வந்து செடி இனத்தை தான் சார்ந்தது. இந்த பூவுல வந்து நிறைய மருத்துவங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பூ first எங்க தோன்றிரிச்சனா கிழக்கு ஆசியால தான் தோன்றிச்சு. இந்த செம்பருத்தி பூ வந்து சீன ரோஜா அப்படினு சொல்லியும் அழைக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மலேசியாவில் வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து தேசிய மலர் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாட்டுல. இது வந்து அழகு தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா எல்லாத்து வீட்லயும் வீட்டுக்கு முன்னாடி வச்ச வளப்பாங்க அதனால அழகு தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செம்பருத்தி பூவுடைய பயன் என்னன்னா, இந்த செடிய வந்து இந்த செடியில பூ இருக்குல்ல அந்த செம்பருத்தி பூவ வந்து ஆஹ் தலை முடி வந்து அழகா அழகா மாறுவதற்கு கொட்டாமல் இருக்க நல்ல அடர்த்தியாக வளர்ப்பதற்கும் இந்த செம்பருத்தி பூ வந்து பயன்படுத்துறாங்க. அஹ் இந்த செம்பருத்தி பூவ வந்து இந்தப் பசிபிக் தீவு இருக்கு இல்லையா அங்கே எல்லாம் வந்து இந்த அங்க்~அங்கே இருக்குற மக்கள் எல்லாரும் இந்த பூவ வந்த அஹ் சாப்பிடுவதற்காக இந்த பூ வந்து பயன்படுத்துறாங்க. இந்த பூ வந்து சீனாவில் வந்து மருத்துவத்திற்காக இந்த பூ வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பூ செம்பருத்தி பூ வந்து நிறைய இடத்துல பார்த்தா அழகு பொருளாகவும் சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து தலையிலயும் வச்சிக்கிறாங்க. அப்புறம் வந்து சாமி கும்பிடறதுக்கும் இந்த பூ வந்து ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த காலனிலா இருக்கு இல்லையா அதற்கு எல்லாம் அங்கே எல்லாம் பூ செடிய ரொம்ப நிறைய வளர்ப்பாங்க ஏன்னா அந்த அந்த பூவுடைய இதழ்கள் எல்லாம் வச்சு

இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா அதோட இந்த செம்பருத்தி பூ, இலை, அதோட வேறு இது எல்லா~எல்லாமே மருத்துவத்திற்காக பயன்படுது. அப்புறம் வந்து வயிற்று புண்ணு, வாய்ப்புண் இது எல்லாம் குணமாகும் அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த செம்பருத்தி பூ இதுல வந்து கஷாயம் செஞ்சும் சாப்பிடலாம் அப்படி என்று சொல்றாங்க அஹ் இந்தச் செடி வந்து அஹ் ராஸ் ரஷ்யா இந்த மாதிரி அஹ் குளிர் நாடுகளில் தான் அதிக கால நிலை மாற்றங்கள் தாண்டி தான் இது வளருது உம் இது வந்து வீட்டுகள்ல வந்த அஹ் அலங்கார செடி அப்படின்னு அலங்கார செடின்னு சொல்லி எல்லார் வீட்டிலும் வளக்குறாங்க ஹம் அடுத்து வந்து என்ன பாக்கலாம்னா அடுத்து வந்து நம்ம வந்து தாமரை பூ பத்தி பார்க்கலாம். தாமரைப் பூனா எங்க தாமரைப்பூ எங்கெங்கெல்லாம் இருக்கு அது வந்து நிறைய கோவில்கள் எல்லாம் பார்த்தா அங்கே நிறைய கோவில்ல அது என்னப்பா சொல்லுவாங்க இந்த கோயில்ல வந்து குட்டைன்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி தேக்குற இடத்துல எல்லாம் நிறைய இடத்தில இந்த தாமரை பூ கோவிலும் அப்புறம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய பார்க்கலாம். அப்புறம் வந்து தாமரைப்பூ வந்து நீர்வாழ் தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நீர்வாழ் தாவரம் ஏன் சொல்றாங்கன்னா இது தண்ணியிலே இருக்கு தண்ணியிலே வளரக்கூடிய ஒரு பூ. அதனால இது நீர்வாழ் தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப நாளை இருக்கும் ரொம்ப வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமோ மூணு வருஷம் இந்த மாதிரி வருஷ கணக்குல இருக்கிற பூ தான் இந்த தாமரை பூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து அறிவியல் பெயர்ல எப்படி சொல்றாங்கன்னா இந்த பூவ Nelumbo

அந்த வழிபாட்டுக்கு வந்து பயன் பயன்படுத்துறாங்க சாமி கும்பிடுவதற்கு கோவிலில் கொண்டு போய் வழிபடுவதற்கு இந்த மாதிரி எல்லாம் தாமரைப்பூ வந்து பயன்படுத்துறாங்க. இந்த தாமரைப் பூ இருக்கு இல்லையா அந்த பூ அந்த பூவோட இதழ்கள் எல்லாம் வந்து

இது மருந்து வகைகள் வந்து ரொம்பவும் முக்கியம் அந்த தாமரை பூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தாமரைப்பூ வந்து இந்தியாவோட தேசிய மலர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தாமரை பூ பாத்தீங்கண்ணா நிறைய color ல நிறைய வண்ணங்களில் இருக்கும். ஆஹ் வண்ணங்களில் பூக்கும் இந்த தாமரை பூ இது வந்து ஒரு நீர் தாவரம். அதனால இது நீர் எங்கெல்லாம் நிறைய இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த தாமரை பூ வந்து பார்க்க முடியும். இந்த தாமரைப் பூ வந்து அந்த ஆயுர்வேதத்திற்கு எல்லாம் அதிகமாக பயன்படுத்துறாங்க. இந்த தாமரைப் பூ எப்படி இருக்குன்னா அந்த அல்லிப்பூ வந்து இரவில தான் பூக்கும்ன்னு சொல்றாங்க. காலைல வந்து இது குவிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாமரைப்பூ பாத்தீங்கண்ணா காலைல மலர்ந்து இருக்கும் night பாத்தீங்கண்ணா ஹம் குவிந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து நம்ம பாக்க போறது நித்யகல்யாணி பூ. நித்யகல்யாணி பூன்னா நித்யகல்யாணி வந்து நயன தாரா அப்படி இல்லன்னா பட்டி பூ அப்படில்லைன்னா சுடுகாடு பூ அப்படின்னு வந்து நிறைய இதுல வந்து சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு செடி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அஹ் இது வந்து வெப்ப மண்டல பகுதிகளுக்கும் இந்த மாதிரி பகுதிகளும் நிறைய இந்த நித்தியகல்யாணி பூ வந்து பரவிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இந்த பூ வந்து எந்த க~எந்த நிறத்தில் இருக்கும்னா வெள்ளை நிறத்தில் இல்ல இளஞ்சவப்பு நிறத்தில் தான் பூ வந்து இருக்கும். இந்த பூவ இந்த பூவோட நடு பகுதில பார்த்தீங்கண்ணா நடுவுல வந்து ரொம்ப சிகப்பா காணப்படும் இந்த நித்திய கல்யாணி பூ. ஆஹ் இது வந்து இது எங்கேயுமே இயற்கையா காணப்படும் இந்த பூ வந்து இந்த செ~இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தால் எங்கே பார்த்தாலுமே இந்த செடி வந்து இருக்குது உம் இது அழியதற்கு காரணம் என்னன்னா அதோ இது வந்து அதிகமா வந்து நித்திய கல்யாணி பூ வந்து அஹ் காட்டுப் பகுதியில இந்த மாதிரி இடத்தில் தான் அதிகமாக வளரும். இப்போ ஏன் அழிஞ்சுட்டு வருதுன்னா இந்த காடுகள வந்து இந்த காட்டுல இருக்குற மரம் செடி எல்லாத்தையும் வந்து இந்த அழிச்சிட்டு வர்றாங்க. அப்புறம் வேளாண்மை இதெல்லாம் வந்த அஹ் அழிச்சிட்டு வர்றதுனால இந்த பூவும் அஹ் இந்த பூவும் அது அங்கு இல்லாம அழிஞ்சிட்டு வருது இந்த நித்திய கல்யாணி மருத்துவ பயன் என்னன்னா, என்னென்ன நோயெல்லாம் சரிப்படுத்தும்னா நீரிழிவு நோய், சிறுநீரகத்தாரை இந்த மாதிரி நோய் எல்லாம் இந்த பூ மூலமா வந்து சரி பண்றாங்க. இந்த பூச்செடியில் வந்து ரத்த புற்று நோய், சர்க்கரை நோய் இந்த மாதிரி நோயெல்லாம் எல்லாம் வந்து மருந்து வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப குறிப்பா என்ன சொல்லனும்னா vinblastin அப்புறம் வந்து vignisbrin இந்த மாதிரி உயிர்வேதிப்பொருட்களெல்லாம் இந்த பூவுல இருந்து பிச்சு எடுக்குறாங்க.

இந்த நித்தியகல்யாணி செடியை வந்து நேரா பார்த்து உட்கொள்வது வந்து ஆஹ் நச்சுத்தன்மை வந்து உடல்ல உண்டாகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்ம பார்க்க போறது வந்து தாளைப் பூ, தாளைப் பூ வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியவில்லை. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தாளைப் பூ எப்படின்னா தாளை மலர்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற காலத்துல என்ன சொல்றாங்க தாழம் பூ அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பூ வந்து உம் நீர் நில் நீர் நீர் நிலைகள் எல்லாம் அந்தத் தண்ணீர் எங்கே வாய்க்கால் அந்த மாதிரி இடத்திலும் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து கரையோரங்கள் எல்லாம் இந்த இந்தப் பூ வந்து ரொம்ப நல்ல வளரும். இந்த தாழம்பூ வந்து எல்லாருமே இந்த மகளிர் பெண்கள் எல்லாம் தலையில் வந்து வச்சுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த இந்த முடியை பின்னும்போது அதோட சேர்த்து பின்னிக்கிட்டு வச்சு அவங்க வந்து இதை வச்சுப்பாங்க. இந்த பூ வந்து ரொம்ப வாசனையா இருக்கும். ஆஹ் இந்த மலரோட இனம் என்னன்னு பார்த்தீங்கண்ணா கைகரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கைகரை வந்து மேற்கு நிலையங்களிலோ மழை நீர் வளர்ச்சியில் வரும். இது வந்து கடற்கரை மணல்வெளி இந்த மாதிரி இடத்தில் எல்லாம் ரொம்ப வளரும். ஆஹ் தாழம் பூ வந்து சூடும் பூ மட்டுமல்ல இது வந்து நிழல் தரும் மரமாகவும் இருக்கு. இந்த தாழம் பூ வந்து ஆஹ் செடியிலிருந்து வந்து ஒரு மரம் அந்த மரம் வந்து நம்ம அந்த பூ வந்து தலைக்கு மட்டும் வைக்கலாம் அந்த மரம் வந்து எல்லாத்துக்கும் நிழலையும் தருது அப்படின்னு வந்து சொல்லி சொல்றாங்க.

hello ma'am அஹ் hello ma'am இந்த cube க்கு

அஹ் ma'am what can I help you ma'am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

அஹ் ma'am நாங்க இங்க சென்னையில இருந்து call பண்றோம் எங்களுக்கு வந்து அஹ் ஹம் அமெரிக்கா போகணும் அதான் அது first time அதுக்கு ticket book பண்ணணும் பத்து பேருக்கு.

நீங்க இப்போ அமெரிக்கா போகுறதுக்குகாக நீங்க வந்து ticket available ஆ இருக்குறதுக்கு call பண்ணிருக்கீங்க okay வா எந்த date ல நீங்க போறீங்க ma'am என்னைக்கு போறீங்க

okay ma'am next week twenty-two போறீங்க அஹ் okay ma'am நீங்க ஒரு two minutes line ல wait பண்ணுறீங்களா நான் வந்து எதாச்சும் seat இப்போ இப்போதைக்கு அமெரிக்கா போறதுக்கு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

first நீங்க எந்த time ல வந்து flight உ available லா இருக்கான்னு கேக்குறீங்க actual லா இப்போ வந்து morning நீங்க வந்துட்டு morning ஆ இல்ல நீங்க evening, night எந்த time ல நீங்க போறீங்க ma'am எங்களுக்கு morning, morning தான் போகணும் ma'am morning உங்ககிட்ட tickets available லா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 பெரிய ஒரு அமெரிக்காங்குறது பெரிய country னால எல்லாருமே வந்து அஹ் ticket வந்து book பண்றது வந்து actual லா வந்து one month க்கு முன்னாடி வந்து reservation பண்ணிடுவாங்க. ஏன்னா பெரிய பெரிய one month க்கே reservation பண்ணிடுவாங்க. நீங்க actual ஆ இப்போ வந்து sudden ஆ reservation பண்றதுனால அஹ் நீங்க கேட்குற date ல morning time ல நீங்க வந்து flight available லா இல்ல ma'am இப்போதைக்கு